இதுல பார்த்தீங்கன்னா நறைய வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு.

இந்த படத்துல பாத்தீங்கன ஆ வந்து மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழங்காட்டும் மையம் வந்து இருக்கு.

அத இதுல பாத்திங்கன ஒரு ஃபேன்னும் ஒரு ஏசியும் இருக்குது கஸ்ட்டமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்ஃபோர்டபுளா இருக்க.

இந்தப் படத்துல பார்த்தீங்கனா ஒரு டயர் கடை வந்து இருக்குது.

இதுல பாத்திங்கன ஒரு ஒரு சர்ச் இருக்குது சர்ச்க்கு ஃபிராண்ட்ல பாத்திங்கன ஒரு ஏளு பேரு இருக்காங்க.

ஓரத்துல என்ன தெரியுதுனா ஒரு பெரிய பைபாஸ் ரோடு மாதிரித இருக்குது.

இது கீழ வந்து ஒரு பேங்க் இருக்குது.

அடுத்த ஆ கீழ பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது.

இந்த ம மீனு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நெறைய ப்ரோடீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால இத வந்து நம்ப சாப்பிடலா.

ஒட்டு பிளாஸ்டர் தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா நெறைய பசைகள் தெரியுது கம்மு .

அது இதோட பேர் வந்து ஔவையார்.

செடி புல்லா முல்லாதா இருக்கு அதனால இதுல கொஞ்ச கவனமாதா இருக்கணு.

இது பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டவர் அங்க இருக்குது.

இந்த படத்துல பாத்திங்கனா நா ஒரு கார் வந்து ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப்பு இதுல பாத்திங்கனா நெறயா வகையான கார்க வந்துருக்கு.

இந்த பச்சை கலர் கார்ல வந்து ஒரு நபர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க மத்த கார்ல எல்லாம் சும்மா வேலை பார்த்தா அப்படி ச் பாதில இருக்குது.